இங்க எல்லாருமே ஒய்ட் கலர் சுடிதார் போட்டு ஷால் சைடுல கட்டுற மாரி .]

கீழ ரேக்குல பாத்தா அதே மாரி டீ கப்லா ஃபுல்லா கமித்தி வெச்ச மாரி இருக்கறாங்க.

அந்த ஓட்டோ பில்டிங் பாத்த ஒரு மேன் வந்து கையில ஒரு டிரஸ் போட்டு பேன்ட் போட்டு ஒரு டேபிள் மேல உக்காந்துருக்காரு.

யூஷுவல்லா பாத்தா கதவு மாதிரி ஓபன் பண்ற ம மாரி அங்க சைடுல வெச்சிக்கிறாங்க.

மேல வந்து எக்ஸா எக்ஸ்ரானு போட்ட ஒரு கட்டவுட் இருக்கு.

வெளிய வந்து ஒரு பாதிரி வந்து ஃபே போட்டு அவிங்க என்ன பண்றாங்கனு பாத்திட்டுருக்காங்க.

அதுக்கு பக்கத்லேயே மகா ஸ்ரீ பாலாஜி பவன்னு ஒரு ஹோட்டல் இக்குது.

பார்க் சுத்தி நறையா பில்டிங்கு செடி அது மாரி நறையா போட்ருக்கறாங்க.

ஒருத்தர் வந்து ப்ளூ டி_ஷர்ட் போட்டு ப்ளூ டிரஸ் போட்டு லுங்கி கட்டி உக்காந்துருக்கறாங்க இன்னொருத்தர் ஒயிட் டிரஸ் போட்டு லுங்கி கட்டி உக்காந்துருக்கறாங்க.

ஒரு வீடு வந்து கட்டிட்டிருக்காங்க. அந்த வீடு வந்து செங்கலால ஃபுல்லா கட்டிட்டிருக்காங்க.

இந்த ப ரேக் கீழ பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு.

டேபிளுக்கு பக்கத்துல மேல சிஸ்டம் ஒன்னு இருக்கு சிஸ்டமு சீ_பி_யூ கீபோர்டு மவுஸ் நறையா பொருள் அது மேல இருக்கு.

உள்ள எல்லா பக்கம் நெறைய புக்லாம் ரேக்ல அங்க ஃபுல்லா அடுக்கி வெச்சிருக்காங்க.

உள்ள வந்து ரெண்டு ஓனர் இருக்காரங்க ஒருத்தர் வந்து அமௌன்ட் பாக்குறவரு இன்னொருத்தர் வந்து புக் எடுத்து தர்றாரு.

இந்த லாரில பாத்தா ரெண்டு பேர் இருக்காங்க. ஜே_சி_பி ஒருத்தர் வந்து ஜே_சி_பி ஓட்டுறாரு வெளிய வந்து ரெண்டு பேர் இருக்காங்க.

மேல வந்து ப்ரொஜெக்டரோ ஒரு மாறி இருக்கு டி_வில கனெக்ட் பண்ற மாறி.

லேடிஸ்லாம் பாத்தா தலையில வந்து ஷால் போட்டு முக்காடு மாரி போட்றாங்க.

ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஜ் மேல இருந்து பாடீட்ருக்கராங்க.

பாவட பாத்திங்கனா ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பிளாக் கலர்ல போட்டிருக்காங்க.

இந்த பொன்க் கீழலா பாத்தினா நெறைய கலர் பேப்பரு ப அது மாரி நெறைய பொருள்லா கீழ கடக்கு.

இது வந்து ஒரு அக்கா வந்து இட்லி வாங்கிட்டு உடனே சாம்பார் வாங்க போது இன்னும் குழம்பு வாங்குறவங்க பின்னாடி நிக்கிறாங்க.

நம்பர்ஸ்லா கீழ அரேஞ்ச் பண்ற மாறி அங்க ஒரு நம்பர்ஸ் இருக்கு.

நடமாடும் பில்டிங் மேல இருக்கு ஒரு நடுவால படி வந்து பெரிய படியா இருக்கு.

இந்த பய்ய பார்க்கிங்ல வந்து ரெண்டு பைக் ஒரு ஸ்கூட்டி இக்குது அதுக்கு பக்கத்துலயே வந்து நடுவுல பெரிய மரமா இருக்குது.

கீளெ படியால வந்து படியுள்ள த வந்து சட்ற் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க.

இந்த கடையோட நம்பர் பாத்தீங்னா தொன்னூத்தி ஏழு எம்பத்தி எட்டு பன்னண்டு இருவத்தி ரெண்டு தொன்னூத்தி ஒன்பது.

டி_ஷர்ட்ஸ் ஜெர்சி அதல்லா சைட்ல வந்து மாட்டுட்ருக்காங்க.

இதுல கிட்டதட்ட ஒரு ஏழு பேர் இருகுறாங்க டேன்ஸ் ஆடுற.